இதுல வந்து மூணு குண்டா பெருசு பெருசா வச்சிருக்காங்க.

இப்ப இந்த பிச்சர்ல நம்ம என்ன பாக்க போறோம் அப்படினா ஒரு பஸ் ஸ்டாண்ட் காட்டி இருக்காங்க.

அதுக்கு இந்த பக்கம் பாத்தம்னா ட்ராக்ஸ் உமன் ட்ரென்ட்ஸ்னு ஒரு ஷாப் இருக்கு அதுல வந்து ஒரே ஒருத்தவங்க மட்டும் நடந்து போறாங்க அவங்க வோ.

இந்த பிச்சர்ல நாம என்ன பாக்க போறோம்னு அப்படின்னு வெளியூர்ல இருக்க கோயில காட்டி இருக்காங்க.

அதுக்கு பக்கத்துலயே முன்னூத்தி தொன்னூதி ஓன்பதுனு ஒரு ரேட் வெச்சுருக்காங்க அதுக்கு பக்கத்துல இறனூத்தி தொன்னூத்தி ஒன்பதுனு ஒரு ரேட் வெச்சுருக்காங்க மேலையெல்லா வந்து அட்டைப்பொட்டி எல்லா நெறையா வெச்சுருக்காங்க.

இந்த கிருஷ்ணருக்கு கீழ வந்து ஒரு கயிறு கற்றதுக் கயிறு வந்து கீழ கெடக்குது அந்த கிருஷ்ணர் கைல வந்து புல்லாங்குழல் குடுத்துருக்காங்க.

அதுக்கு கீழயே வோடோஃபோன் னு வெச்சிருக்காங்க.

அந்த இதுக்கு பக்கத்திலயே இண்டியாகேஷ்னு ஒரு ஏ_டி_எம் இருக்கு ஏ_டி_எம்க்குள்ள ஏ_டி_எம் மிஷின் இருக்கு.

அதுக்கு மேல ஒரு பாக்ஸ் வெச்சிருக்காங்க. அதுக்கு இந்த பக்கம் வந்து ஒரு டேபிள் இருக்கு.

ஒரு பிளக் சொருவிருக்காங்க அந்த பிளக் ஓட ஒயர் வந்து ரெட் கலர்ல இருக்கு.

ப்ளூ கலர்ல ஒரு அட்ட போட்ருக்காங்க அதுக்கு பின்னாடி வந்து ஒரு போர்டு மாதிரி ஒன்னு வெச்சிருக்காங்க அதுல கிரீன் கலர்ல எழுதியிருக்கு.

தூரத்துல தென்ன மரோலா நறையா இருக்கு கீழ வந்து புல்லு புல்லா வளந்துருக்கு.